அதுதான் சரி இப்போ first part இதோட budget கம்மியாண்ணா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

so அதுக்கடுத்து எதாச்சு three வந்து இதை வட பிரம்மாண்டமா ஏன்னா three ஓட படம் முடியப்போகுது

so last இப்பதான் பிரம்மாண்டமா வச்சு முடிக்கணும் அப்படின்னு plan பண்ணிருக்காங்க இப்ப இந்த KGF ன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை first படம் second படம் இப்ப அடுத்து third part ன்னு ஒண்ணு எடுக்கப் போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதுல

இப்பெல்லாம் த~ இரண்டை விட third part அ weight ஆ வச்சுதான் முடிக்கணும் அப்படின்னுதான் நினைப்பாங்க ஆனா normal ஆ ரெண்டு இருக்குன்னா முடியும் போதுதான் அந்த கடைசி part தான் மனசுக்குல நிற்கும் ஏன்னா climax மாதிரிதானே so இதான் climax முடியுதுன்ற மாதிரி நம்ம இப்ப வந்து ரெண்டு படமே climax கிடையாது climax இப்ப படத்தை எப்ப அஹ் முடிக்கிறாங்களோ அதான் climax மாதிரி இப்போ இது அவென்ஜர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கியா

அவென்ஜர்ஸ் எல்லாம் ஆறு ஏழு part இருக்கும் எல்லாத்துலயுமே fight கடைசியா வரும் ஆனால் அதெல்லாம் climax கிடையாது அதுக்கு அடுத்தடுத்த part வந்துட்டேதான் இருக்கும் அந்த மாதிரிதான் போகும் அந்த படத்துக்கு வேணா அது climax ஆ இருக்கலாம் அந்த story க்கு அது climax அ இருக்காது அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும் இப்ப last ஆ end game ன்னு சொல்லிட்டு அவதார் இதுல அவென்ஜர்ஸ் வந்துச்சு இல்லையா அதுதான் அதோட climax, I man கடைசில செத்துருவாரு

அப்படி வச்சு முடிப்பாங்க படமே அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவென்ஜர்ஸ் வராதுன்ற மாதிரி முடிச்சிடுவாங்க

so அந்த மாதிரிதான் இப்போ அவதாரும் இப்போ third part முடிக்க போறாங்க அப்படின்னா அதை பிரம்மாண்டமா கொடுத்து முடிக்கணும் அப்படின்னுதான் யோசிப்பாங்க

பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு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

நீங்க அந்த movie பார்த்திருக்கீங்களாண்ணா

ஜெர்ஸினு ஒரு படம்ணா ஆஹ் நானீது தானே

ஆஹ் கேள்விப்பட்டிருக்கேன் அது இந்த story தான அது cricket story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

ஆனா அதுல என்னன்னா இந்த படத்துல highlight ஏ பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு hard work பண்ணி யாரும் தோத்ததா சரித்திரமே இல்லை அந்த மாதிரி காமிச்சிடுறாங்கல்ல. ஆமா அவ்வளவு age க்கு அப்புறம் எல்லாமே சின்ன பசங்களா இருப்பாங்க அவன் மட்டும்தான் aged அ இருப்பான் so அவன வந்து எல்லாம் மதிக்க மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு retired ஆகப்போற வயசு வந்துருச்சி இதுக்கப்புறம் போய் என்ன பண்ண போறான் இந்தியாவுக்கு ஆமாண்ணா எல்லாமே இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு பசங்க இருப்பாங்க இவன் மட்டும் முப்பத்தஞ்சு வயசா இருப்பான்

கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசறது என்னென்னா அந்தப் படம் வந்து real life அ கூட ஆஹ் அஹ் involve ஆகுது அப்படின்னு சொல்லிட்டிருக்காங்க

அதுதான் இப்போ அந்த படம் பார்த்தேன்ணா நானு first இப்ப first லயே பார்த்துட்டேன் நானு

தெலுங்குலயே பாத்துட்டேன் அது புரியாமத்தான் இருந்துச்சு ஆனா தெலுங்குல கொஞ்சம் கதை வேற மாதிரி இருக்குது இதுல கொஞ்சம் கதை வேற மாதிரி இருக்குதுன்னா

ஆமா ஆமா கொஞ்சம் க~ கதை வந்து different ஆ இருக்குது தெலுங்குல வந்து வேற hero வா? அதேவா அதே hero தாண்ணா கொஞ்சம் கதை மாறுதுன்னா இதுல இடையில அவன் கஷ்டப்படுறதெல்லாம் இது பாதிதான் காமிச்சிருக்காங்க

ஆஹ் தெலுங்குல வந்து full ஆ காட்டுறாங்க அதான் ரெண்டுத்துக்கும் different படம் duration அதிகமா போகுதுன்னு சொல்லிட்டு குறைக்க try பண்ணிருப்பாங்க

தமிழ்ல அவ்ளோ நேரம் பாக்க மாட்டாங்க குறைச்சிடலாம் சொல்லி குறைச்சி~ first first இந்த cricket படம்னா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 அந்த படத்துல ஒரு ஹிந்தி படம்

அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் அந்த hero வந்து இப்ப பிரவீன் தாம்பேல இருக்காரு பார்த்து பாத்தீங்களா ஒருத்தரு நான் பிரவீன் தாம்பேவே பாக்கலையா தமிழ்ல இருக்கா

ஆஹ் வந்து வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டம் இவன் போய் விறகு வெட்டின்னு வந்து அதை வித்தாதான் காசு

இவனுக்கு வாய் பேச வராதுதொட்டு இவனை படிக்க வைக்கல வீட்டு வேலையை செய்ய சொல்லிட்டாங்க

அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு அவனுக்கு cricket ன்னா ரொம்ப ஆர்வம் அதிகம்

ஆஹ் கிட்டத்தட்ட அவங்க தங்கச்சி ஒண்ணு இருக்காங்க அதுல மாடு சுத்தி நிக்க வச்சுட்டு மாடுதான் அவனுக்கு fielder உ center ல வந்து ஒரு கம்பு வந்து அவனுக்கு stump வச்சிட்டு அவன் பாட்டுக்கு bowling போட்டுன்னு இருப்பான் left ல

அப்படி போட்டு இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா ஒருத்தரு அந்த பெரிய academy ல இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்துட்டு ஆஹ் அப்படியே போயிடுவாரு இவன் எல்லாம் எங்க போடப்போறான்ற மாதிரி அதுக்கப்புறம் மாடு மேய்க்க போகயில அந்த side பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சி போயிட்டு எங்க அண்ணன் வந்து நல்லா விளையாடுவாங்க வாய் பேச தெரியாது

அப்படின்னுட்டு சொ~ சொல்லி எனக்கு chance குடுங்க அப்படின்ட்டு அவங்க அண்ணனுக்கு கேக்கும்

விளையாடி முடிச்சிட்டு கே~ அந்த ஆஹ் ஒரு ரெண்டு ball போடுவானாம்

அந்த club லயே அவன்தான் number one batsman உ பணக்காரனும் கூட

போட்ட first ball வந்து நல்ல ball போட்டு ரெண்டாவது ball வந்து wicket எடுத்திருவான் அவன

உடனே வந்து யாரு இந்தப் பையன்

அது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு energy யை குடுத்திரும் நீ நாளையிலிருந்து இங்க practice க்கு வா

அப்படின்னு சொல்லிடுவாங்க சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவன் daily யும் வந்து practice பண்ணிட்டிருப்பான் ஒரு time அந்த பணக்கார பையனுக்கும் இவனுக்கும் பிரச்சனை ஆயிரும்

ஹம் பிரச்சனையான உடனே இவனை இவனுங்க கலாய்ப்பாங்க வாய் பேச தெரியலை ஊமை ஊமைன்னு கூப்புடுவாங்க

அதுக்கப்புறம் நெறைய அவனை திட்டுவாங்க தெ~ அவனுக்கு தெரியாம திட்டுவாங்க அவனை

அதுவந்து அவனுக்கு தெரியாம ஒரு time அவ தங்கச்சி வந்து இந்த மாதிரி உன்னை சொல்றாங்க அப்பிடின்ட்டு வாயால சைகை பண்ணுவாங்க பாத்திங்களா handicap

சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்து bouncer போட்டு அவன் மண்டையை உடைச்சிருவான்

உடனே அந்த இருக்கிற பணக்கார பையன் இருக்கிறான்ல அவன் வந்து அவங்க அப்பாவை கூட்டினு வந்து இவனை club அ விட்டு வெளியேத்துங்க

அப்படின்னு சொன்ன உடனே coach வந்து உனக்கு எவ்வளவு திமிராகாதுன்னு பணம் இருக்கிற தொட்டு அவங்க பக்கம் சாஞ்சிருவாரு coach வந்து

ஆஹ் அது சாய்ந்த உடனே இவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரின்னா

உட்கார்ந்தின்னுகுள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒருத்தர் வந்து இந்தியாவுக்காக ரஞ்சிக்கு ஆடியிருப்பாரு

ரஞ்சிக்கு ஆடினவரு வந்து அவரு இப்போ ஆட முடியல அவருக்கு ஒரு posting கிடைக்கல

ஆஹ் அவரை வந்து ஒதுக்கிடுவாங்க அவருக்கும் கொஞ்சம் personal life ல damage ஆன தொட்டு கொஞ்சம் alcohol அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு

ஒரு ஓரமா அந்த நெல்லுல உட்கார்ந்தின்னுகுள்ள பார்த்துட்டு இருப்பாரு இவன் bowling போடுறதை

அப்படின்னு சொல்லக்குள்ள இவன் நடந்ததெல்லாம் சொல்லுவான்

நடந்ததெல்லாம் சொன்ன உடனே

அப்படின்ட்டு உனக்கு proper shoe எல்லாம் வேணும்

அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு இவங்க விளையாடுற விஷயம் அவங்க அப்பாக்கு தெரிஞ்சிடும்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

வீட்டுல அவ்வளவு கஷ்டம் இருக்குது உன்னால என்ன சாதிக்க முடியும்

அப்படின்னு கேட்ட உடனே உடனே அவன் cricket மேல இருக்கிற ஆர்வத்துல அவன் இருக்கற note book ல எல்லாருமே இந்த சேவாகு, சச்சின் டெண்டுல்கரு

அவங்க photo எல்லாம் ஒட்டி வச்சின்னு இருக்கறதை எடுத்துனு வந்து அவங்க தங்கச்சி காட்டும் இந்த மாதிரி அண்ணன் போட்டும் விளையாடட்டும் அப்படின்ன உடனே அவங்க வீட்டுலயும் ஒத்துப்பாங்க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

selection நடக்குற தாவலை பார்த்தீங்கன்னா போயிடுவான் போயிட்டு இந்த மாதிரி இவனையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே team இல்லாம யாரையுமே சேர்த்த முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சிரும்

அப்படின்னு சொன்னவுடனே அவங்க அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க நான் அப்பவே வேணாம் வேணாம்னு சொன்னேன் கேட்டீங்களா இப்ப எல்லாமே waste உ அப்படின்ற மாதிரி பேசுவாங்க

இதுக்கு இவன் என்ன சொல்லுவான்னா ஆஹ் அந்த coach சொன்னேன் பாத்தீங்களா யாரோ ஒருத்தரைப் பாத்து இவனை பையன் தெரிஞ்சு வந்தான் நான்தான் train பண்ணேன் ஏன்னா இவன் ரஞ்சில ஆடுனது யாருக்குமே தெரியாது அந்த coach

அப்படின்ற மாதிரி ஆஹ் கொஞ்சம் request பண்ணி கேட்பாங்க

கேட்டவுடனே சொல்லுவாரு ஏ இப்படி அஹ் எங்க team ல பதினோரு பத்து பேர் தான் இருக்காங்க

இன்னொருத்தர் ஒருத்தரு கிடைக்குமான்னு ஒரு club வந்து தேடிட்டு இருப்பாங்க

தேடி இருந்தப்ப பாத்தீங்கன்னா இவங்க கூப்பிட்டு paper ல sign போடுவாங்க sign போட்டு ஒரு ரெண்டு ball போட சொல்லுவாங்க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

அவனை அப்படின்ட்டு correct ஆ அந்த அஞ்சு ரூபாய் மேலயே போடுவான்

அதே மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு இடத்துல வைப்பாங்க correct ஆ aim perfection லாம் super ஆ இருக்குது

இவனை வந்து team ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க அந்த practice match ல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

இன்னும் அஹ் மூணு மூணு wicket வேற யாரையாவது எடுத்திட்டு match close ஆ போயிரும் கடைசி wicket இவங்க கையில வரும்

அப்ப அவங்க அப்பாவுக்கு வந்து பெருமை ஆயிடுச்சு

அதே மாதிரி ரெண்டு மூணு match நல்லா win ஒரு ஒரு team வந்து எப்படின்னா dull ஆன team அ வந்து இவன் வந்து shine பண்ணான் இப்படி அவன் performance ஐ காமிச்சு இந்த team அ shine பண்ண உடனே ஒரு ப~ final match க்கு போறாங்க அப்ப வந்து கபில்தேவ் sir இருக்காரு பார்த்தீங்களா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

invite பண்ணக்குள்ள போயிட்டு இவன் bowling போடறதை பார்த்துட்டு கடைசியா கூப்பிட்டு அஹ் நீங்க ஒரு team ல ஆடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு இப்போ கொஞ்சம் புதுசா வந்த player க்கு யாருக்கும் chance தர மாட்டாங்க இல்லையா

பாக்குற ஒரு ரெண்டு மூணு match ஆ chance குடுக்காம இந்த match தோத்தாலும் அஹ் ஜெயிச்சாலும் வெளியே

அதனால வந்து எப்படியும் வெளிய தான் போகப்போறீங்க இவனுங்க வாய்ப்பு குடுக்கலாம்னு ஆட வைக்க அப்பதான் வர்றாரு chief guest ஆ கபில் தேவ் ரெண்டாவது முறை